கொஞ்சம் புக்ஸ் கீழ அடுக்கி வச்சிருக்காங்க.

இது ஒரு யோகா க்ளாஸ் அந்த க்ளாஸ்ல நெறைய பேர்ருக்காங்க.

இது ஒரு ரெஸ்டாரன்ட் அந்த ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சோ டேபிள் அண்ட் சேர்ஸ் போட்ருக்காங்க.

அங்க நடுவுல கொஞ்சம் தண்ணி இருக்கு.

அந்த கொளத்த சுத்தி ஃபுல்லா பாறையா இருக்கு.

இது ஒரு எண்ட்ரன்ஸ் அந்த எண்ட்ரன்ஸோட டோர் ஃபுல்லா கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க.

இது ஒரு ரிசப்ஷன் . அங்க ஒரு பெரிய டேபிள் போட்ருக்காங்க.

அந்த டேபிள் மேல கொஞ்ச பேப்பர்ஸ் இருக்கு அப்பறம் ஒரு சிஸ்டம் இருக்கு.

இது ஒரு ரோடு . அங்க சைடுல கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்கு.

இது ஒரு ரோட் சைட்ல கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்கு.

அந்த வாட்டர்ல கிட்ஸ் ப்ளே பண்றதுக்கு கொஞ்சம் திங்ஸ் இருக்கு.

அதுக்கு பக்கத்துல ரேக் ஃபுல்லா கொஞ்சம் திங்ஸ் லைனா அடுக்கி வச்சிருக்காங்க.

அந்த கேட்க்கு மேல வுட்சைட் ஸ்கூல் அப்படினு ஒரு போர்ட் வெச்சுருக்காங்க.

அந்த வேக்கு ரெண்டு சைடுலையும் ஃபுல்லா டீ எஸ்டேட்டா இருக்கு.

இதுக்கு பின்னாடி ஒரு டென்ட் மாரி இருக்கு.